Java ல் வைல் லூப் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இதில் கற்கபோவது வைல் லூப் அதைப் பயன்படுத்துவது இங்கு பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37 tutorial ஐ தொடர Java ல் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும இது வைல் loop ன் ஸ்ட்ரக்சர்
இரு பகுதிகள் உள்ளன
ஒன்று லூப் ரன்னிங் கண்டிஷன் இரண்டாவது லூப் வேரியபிள்
உதாரணத்தைப் பார்க்கலாம்
Eclipse க்கு வருவோம் இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி code க்கு அமைப்பும் உள்ளன கிளாஸ் WhileDemo ஐ உருவாக்கி மெயின் method ஐயும் சேர்த்துள்ளேன்
வைல் loop ஐ பயன்படுத்தி 1 முதல் 10 வரை எண்களை அச்சடிப்போம்
எழுதுக இன்ட் ந் 1 இந்த வேரியபிள் ந் நம் லூப் வேரியபிள் ஆகும் எழுதுக வைல் parenthesis னுள் ந் லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 10 ஒப்பன் மற்றும் குளோஸ் பிரேஸ் இந்த கண்டிஷன்
லூப்பிங் ரன்னிங் கண்டிஷன் எனப்படும்
அதாவது கண்டிஷன் உண்மையாக இருக்கும் வரை இந்த லூப் இயங்கும் ந் மதிப்பு 10 க்கு சமமாகவோ சிறியதாகவோ இருக்கும் வரை இது இயங்கும் nன் மதிப்பு 10 ஐ விட பெரியதாகும் போது இது நிற்கும் loop னுள் ந் ன் மதிப்பை அச்சடிப்போம் systemoutபிரின்ட்ல்ன் பின் இன்கிரிமெண்ட் ந் ந் 1 இதில் முதலில் 1 அச்சடிக்கப்படுகிறது பின் ந் மதிப்பு இரண்டாகிறது பின் லூப் கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது
இன்னும் இது உண்மை
2 அச்சடிக்கப்பட்டு ந் மூன்றாகிறது அதேபோல 10 அச்சடிக்கப்படும் வரை லூப் செயலாகிறது
பின் ந்
11 ஆகிறது
இப்போது கண்டிஷன் உண்மையல்ல
எனவே லூப் நிற்கும் code ஐ செயலில் பார்ப்போம்
சேமித்து இயக்குவோம்
பார்ப்பதுபோல எண்கள் 1 முதல் 10 வரை அச்சடிக்கப்படுகிறது
இப்போது எண்கள் 50 முதல் 40 வரை அச்சடிக்கலாம் எனவே 50 ல் ஆரம்பிக்கலாம்
ந் 1 ஐ ந் 50 ஆக்குக 40 வரை போகலாம்
அதாவது ந்
40 க்கு சமமாகவோ பெரியதாகவோ இருக்கும் வரை
கண்டிஷன் ஐ ந் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 40 என மாற்றுக
பெரிய எண்ணிலிருந்து சிறியதிற்கு லூப் செய்வதால் லூப் variable ஐ குறைக்க வேண்டும்
எனவே nn 1 ஐ nn 1 என மாற்றுக சேமித்து இயக்கவும்
பார்ப்பது போல எண்கள் 50 லிருந்து 40 வரை அச்சடிடப்பட்டுள்ளன
இப்போது 7 ன் முதல் 10 மடங்குகளை அச்சிடலாம் அதற்கு 7 உடன் ஆரம்பிக்கலாம் எனவே ந் 50 ஐ ந் 7 என மாற்றி 70 ல் முடிக்கவும்
கண்டிஷன் ஐ ந் லெஸ் தன் எக்குவல் டோ 70என மாற்றவும் இதில் லூப் 70 ல் முடிகிறதா என உறுதிப்படுத்தவும்
மடங்குகளைப் பெற லூப் variable ஐ 7 ஆக அதிகரிக்கலாம்
எனவே nn 1 ஐ nn 7 என மாற்றுக இதில் முதல் 7 அச்சடிக்கப்பட்டு பின் ந்
14 ஆகிறது 14 அச்சடிக்கப்பட்டு அதேபோல 70 வரை செல்கிறது
சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல 7 ன் முதல் 10 மடங்குகள் அச்சடிக்கப்படுகின்றன ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகையைப் பெற வைல் லூப் ஐயும் பயன்படுத்தலாம்
அதை செய்வதைப் பார்க்கலாம்
மெயின் method ஐ துடைக்கலாம்
இன்ட் ந் எக்குவல் டோ 13876
இதுதான் அந்த எண் பின் இன்ட் டிஎஸ்யூஎம் எக்குவல் டோ 0
டிஜிட் சும் என்பதன் குறியீடான வேரியபிள் டிஎஸ்யூஎம்
இலக்கங்களின் கூட்டுத்தொகையை வைத்துக்கொள்ளும் எழுதுக வைல் வித்தின் பிராக்கெட்ஸ் ந் கிரீட்டர் தன் 0 ஒப்பன் மற்றும் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் இந்த condition ஐ பயன்படுத்துவதற்கான காரணம் while ல் தெளிவாக இருக்கும் கூட்டுத்தொகையைப் பெற முதலில் இலக்கங்களைப் பெற வேண்டும் அதற்கு மாடுலோ operator ஐ பயன்படுத்துகிறோம்
எழுதுக டிஎஸ்யூஎம் டிஎஸ்யூஎம் ந் 10 எனவே யுனிட் digit ஐ பெற்று இதை dsum க்கு சேர்க்கிறோம் பின் 10 ஆல் வகுத்தல் மூலம் அந்த இலக்கத்தை நீக்குவோம்
ந் ந் 10 முதல் முறை லூப் இயங்கும் போது டிஎஸ்யூஎம் 6 ஆகவும் ந் 1387 ஆகவும் இருக்கவும்
இரண்டாம் முறை லூப் இயங்கும்போது டிஎஸ்யூஎம் 7 மற்றும் 6 ன் கூடுதலான 13 ஆகவும் ந் 138 ஆகவும் இருக்கும்
அதேபோல லூப் இயங்கி n லிருந்து இலக்கங்கள் நீக்கப்பட்டு முடிவாக ந் செரோ ஆகும்
பின் கண்டிஷன் ந் கிரீட்டர் தன் 0 பொய்யாகி லூப் நிற்கும் பிரின்ட் statement ஐ சேர்க்கலாம் systemoutபிரின்ட்ல்ன் code ஐயும் செயலையும் பார்க்கலாம்
சேமித்து இயக்கவும் பார்ப்பதுபோல இலக்கங்களின் கூடுதலான 25 அச்சிடப்பட்டுள்ளது இவ்வாறு programming ன் மிக அடிப்படை கட்டமைப்புகளின் ஒன்றான வைல் லூப் பயன்படுத்தப்படுகிறது இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் வைல் லூப் மற்றும் அதை பயன்படுத்துவதை கற்றோம் பயிற்சியாக பின்வருவதை தீர்க்கவும்
வைல் loop ஐ பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் reverse ஐ கண்டுபிடிக்கவும்
இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்தைக் காணவும் 1 தமிழாக்கம் பிரியா
நன்றி